okay நீ சமைப்பி இல்ல ஓரளவுக்கு சமைபேன் ரொம்ப நல்லா எல்லாம் சமைக்க

அப்படியும் பண்ணலாம் அவனுக்கு அந்த taste எப்படி இருக்கப் போகுது நீ என்னென்ன போடுற மட்டும்தான் taste லாம் அவங்களுக்கு தெரியாது நீ என்னென்ன உள்ள போடுற அது மட்டும்தான் அவுங்களுக்கு தெரியும் அது வேணா உண்மைதான் நம்மளுமே இப்ப யூடுயூப்ல சமைக்கிறதுக்கு ஏதாவது video பாப்போம் but வந்து எப்படி இருக்கு taste taste பண்ணி பார்த்து நம்ம ஒண்ணும் சாப்பிடுறது இல்லைல்ல நம்மளா சமைப்போம் but அது நல்லா வந்தாலும் சரி நல்லா வரலைன்னாலும் சரி அதைதான் சாப்பிட்டோம்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 அத அப்படியே video பண்ணாலும் பார்க்க இங்க கூட்டம் இருக்கு ஆனா நீ எதிர்பார்த்த கூட்டம் கிடைக்குமான்னா அதுக்கு நீ கொஞ்சம் உழைச்சுதான் ஆகணும் புரியுதா உனக்கு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 ஆஹ் நீ என்ன bike வச்சிருக்க access ok~ அதைப் பத்தி review போட வேண்டியதுதானே அத review போடலாம் okay அதுவும் நல்ல idea தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் bike அ அதனால அதை பத்தி நல்லா பேசிடலாம் அது நீ எப்படி தெரியுமா நீ போடலாம் எப்ப அது வாங்கணும்னு தோணுச்சு அதுக்காக நீ என்னென்ன பண்ண அஹ் அதுக்காகவா உன்னோட உன்னோட சம்பள காசுல வாங்குனதா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 okay அப்ப நீ work பண்~ பண்ணிட்டு இருக்கும்போது எதனால அந்த வண்டிய எடுக்கணும்னு தோணுச்சு அனாவசியங்கறத தாண்டி இல்ல seconds ல கூட வண்டி எடுத்திருப்பாங்கல்ல

fresh ஆ எடுக்கும் போது உனக்கு ஒரு ஒரு feel தோணிருக்கும்ல அஹ் ரொம்பவுமே அது ஒரு better ஆன feel இருந்துச்சு seconds ல நானுமே பார்த்தேன் but அதை விட எல்லாம் எனக்கு வந்து fresh ஆ எடுத்தே ஆகணும் எதுக்கு seconds ல போட்டு அடுத்தவங்க வாங்குனது அப்படின்னுட்டு ஒரு thought வந்திடுச்சு டக்குன்னு யோசிக்கும் போது அதுவும் இல்லாம இப்ப electronics motor item ல்லாம் வாங்கும்போது நம்ம fresh வாங்கினா நமக்கு useful தானே life இருக்கும் இல்ல

அதுனால நிறைய reasons உ சரி okay நம்ம fresh யே எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் okay அப்ப ஒரு feel ஒண்ணு தோணிருக்கும்ல அத one by one ஆ நான் இங்க பார்த்தேன் இந்த bike அ பார்த்தேன் என்னன்னு தெரியலே இது மேல ஒரு attractive அத வாங்கணும்னு எனக்கு தோணுச்சு ஏதோ என் மனசு சொல்லுச்சு ஆனா வாங்கினேன் அது இப்ப வரையும் எனக்கு ஒரு best friend ஆ இருக்கு அது எப்ப கடைசியா puncture ஆச்சு எந்த situation லயும் என்ன காப்பாத்துச்சு எல்லாமே அதைப் பத்தி ஒரு சும்மா இந்த வண்டி இவ்வளவு mileage தருதுங்க ஆஹ் இவ்வளவு தூரம் போகும் போது தாண்டி அதுக்கும் உனக்கும் ஒரு personal இருக்கும் இல்ல என் அதோட பேர் கூட பாண்டா அதை நான் உங்கள்ட்டதான் first time access அப்படின்னு சொல்லியிருக்கேன் யார் கூட வந்த அப்படின்னு கேட்டாலும் நானும் பாண்டவும்தான் வந்தோம் அப்படி சொல்லுவேன் எல்லார்கிட்டயும்

எனக்கு பிடிக்கும் என் bike அ நான் வச்சிருக்கிற things ஐயும் நான் love பண்ணுவேன் எனக்கு ஒவ்வொரு விஷயமுமே வந்து தனியா individual ஆ அது மேல ஒரு care இருக்கும் அந்த மாதிரிதான் பார்த்துப்பேன்

கொடுத்ததுக்கே இவன் இவ்வளவு நன்றி சொல்றான்னா இது கொடுத்ததுக்கே இவன் இவ்வளவு நன்றி சொல்றான்னா அப்ப இன்னும் நிறைய கொடுத்தா அவன் என்ன கொடுப்பான்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

அந்த மாதிரி எல்லாம் வந்து என்னை சிரம்~ safe and secure ஆ எப்போதுமே வச்சிருக்கோம் அபப்டினு எனக்கு வந்து அத வச்சு ஒரு thought உ நீ சொல்லும் போதே எனக்கு இத வச்சு ஒரு படம் எடுக்கலான்னு தோணுது short film ஆச்சு எடுக்கலாம்ன்னு தோணுது ஒரு பொண்ணுக்கும் ஒரு பாண்டா அதாவது sorry ஒரு ஒரு scooty க்கோ இல்ல bike க்ககோ உள்ள relationship கண்டிப்பா எடுக்கலாமே நல்லா இருக்கும் எனக்கு அதத்தான் சொல்றேன் இந்த மாதிரி short films உ இப்படில்லாம் எப்படி வந்து earn பண்ணலாம் எப்படி நம்ம வந்து இன்னும் reach ஆகலாம் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் நம்ம fame ஆயிடுவோம்ல super ஆ கண்டிப்பா கண்டிப்பா ஆஹ் இல்ல fame ஆகுறதை தாண்டி அது better feel இருக்கும்ல அதத்தான் சொல்றேன் fame ஆகுறதை விட வந்து எனக்கு பிடிச்சிருக்க விஷயத்த நான் செஞ்சிருக்கேன் அப்படின்றதுல ஒரு happiness இருக்கும் ஆஹ் அஹ் ஆஹ் நீ first உ உன்னோட வண்டி review ல இருந்து எடு கண்டிப்பா அதை எடுக்கணும் அதுக்கு phone ஏ போதும் போட்டு ல கௌதம் மேனன் movie பாத்திருக்கியா நான் அவ்வளக்கா movie பார்க்க மாட்டேன் எனக்கு பிடிக்காது அய்யய்யோ கௌதம் மேனன் ஒரு director உ okay வா

அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய lo~ love movies குடுத்திருக்காரு நிறைய love movies அ

அந்த படத்தோட அவங்க connect ஆயிட்டாங்க கௌதம் மேனன் director ங்கறவரோட அந்த ஒரு படத்தோட இவங்க connect ஆயிட்டாங்க கௌதம் மேனன் தன்னோட வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு நடந்த ஒவ்வொரு கதையும் தான் படமா எடுத்து வச்சிருக்காரு சில scene கற்பனையா போட்டு

இப்போ உன்னோட பாண்டா பத்தி சொல்லும் போதே என்னோட mind ஒரு visual போச்சு

ஆஹ் நீ பாண்டா கூட எப்படி இவ்வளவு தூரம் போயிருப்ப பாண்டாட்ட போகும்போது பேசிட்டே போயிருப்பில்ல something உன்னை யாரும் திட்டியிருந்தாலுமே திட்டிட்டாங்க

இல்ல பாண்டா நிப்பாட்டி எங்கேயோ ஓரமா நிப்பாட்டிவச்சுட்டு பாண்டா பத்திரமா இருக்கான்னுட்டு எங்கேயாச்சும் பார்த்துட்டே இருந்திருப்பீல்ல

அஹ் இல்லை எனக்கு எடுக்கலாமேன்னே தோணுச்சு எனக்கு

அப்படியா எடுங்க கண்டிப்பா நான் support பண்றேன்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

ஒரு okay உன்ட்ட உன்ட்ட ஒரு story சொல்றேன் okay வா உன்னோட உன்~ உன்னோட பாண்டாவ வச்சு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 அஹ் அந்த அந்த ஒரு ரொம்ப நாளா ஒரு ஒரு குட்டிப் பொண்ணு வந்து உம் தனக்குன்னு ஒரு வண்டி இருக்கணும்னு ஆசைப்படுது சின்ன வயசுல இருந்து அவங்க அப்பா பாக்கறாங்க அவங்க அண்ணா வண்டி ஓட்டுறாரு எவ்வளவோ try பண்ணி அவங்க அப்பா கத்துக் கொடுத்துட்டாரு okay வா ஆனா வண்டி வாங்கித் தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஓ வண்டி வாங்கி தரலை அந்த பொண்ணுக்கு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 மீன் வாங்க market போகும்போதெல்லாம் ஒரு பையன் வந்து KTM ல செமையா fast ஆ போறான் ஆனா இந்த பொண்ணுக்கு அந்த பையனை பார்க்கல அந்த bike அ பார்க்குது

ரோட்ல போகும்போது அவங்க அந்த பசங்க நினைச்சுப்பாங்க அவங்களை பார்க்குறோமோன்னுட்டு வாய்ப்பே இல்ல நமக்கு வந்து bike தான் first உ bike தான் பாப்போம் யாரு என்ன bike ல போறாங்க எப்படி போறாங்க

okay நீ கதையை கேளு நான் அப்புறம் மறந்து போயிருவேன்

okay வா அவங்க அப்பாகிட்ட போய்தான் அவங்க அப்பா கூட சாப்பிடு போதும் பொண்ணு சரியில்லை அதாவது table ல எல்லாம் உட்கார்ந்து சாப்பிடறாங்க பொண்ணு சரியில்லை அப்படி இப்படின்ட்டு இந்த matter ன்னு சொல்லாம பேசிட்டு இருக்காங்க ரொம்ப over ஆ செல்லம் கொடுக்கறீங்க அப்படின்ட்டு ஆஹ் அந்த அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பாட்ட வந்து night தூங்கும் போது அந்த balcony ல நின்னுட்டு இருக்கு அவங்க அப்பா வராரு. வந்துட்டு என்னாச்சு என்ன அம்மா சொல்றாங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த அஹ் அந்த அஹ் பொண்ணு சொல்றாங்க நிறைய என்ன சொல்றது அந்த bike அ பத்தி நிறைய love பண்ணத சொல்றாங்க அடுத்த நாள் காலையில அந்த பொண்ணு கண்ணு முழிக்கும் போது scooty நிக்குது okay வா wow எவ்வளவு ஒரு excitement ஓட இருக்கும்ல ஆமா அந்த பொண்ணுக்கு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 கண்டிப்பா அவங்க அந்த மாதிரி scooty வாங்கி அதெல்லாம் போறாங்க friends கூட எல்லாம் போறாங்க எல்லாம் பண்ணிட்டு இப்படியே years போகுது அவங்க college போயிட்டாங்க okay வா okay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 என்னோட friend மாதிரி நான் அவன ஒழுங்கா வச்சுக்கிட்டேனான்னுட்டு இந்த பொண்ணுக்கு mind ல ஓடிக்கிட்டே இருக்கு okay வா okay இந்த பொண்ணோட என்ன சொல்றது இந்த பொண்ணோட அந்த இந்த வண்டிக்கு கொடுத்திருப்பாங்கல்ல வண்டியோட book எல்லாமே

அப்ப அத பாக்~ அந்த பொண்ணு அதெல்லாம் எடுத்து பார்க்கும் போது அந்த வண்டியில வந்து இவ்வளவு meter speed ல போக முடியும்னா அந்த அந்த வண்டியில போட்டிருக்கு ஓ ஆனா இந்த பொண்ணு school விட்டா local லதான் போயிட்டு இருந்திருக்கு ஹம் உம் உம்

okay வா அப்படியே அந்த பொண்ணு பேசிட்டே இருக்கும்போது ஆஹ் அந்த பாண்டாவோட handlebar மட்டும் அதுல light ஆ திரும்புது இந்த பொண்ண பார்த்த மாதிரி

cut உ ல மட்டும் voice போயிட்டே இருக்கு அவ சந்தோஷமா இருக்கான்னு நினைக்கிறேன் நான் இப்ப ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கேன் நான் பாதுகாப்பா இருக்கேன்னு நான் உணர்றேன் அவன் கூட நான் இருக்கேன் அப்படின்னுட்டு அந்த பொண்ணு ஒரு பெரிய ஒரு மலை இது அந்த road ல அந்த பொண்ணு அழகா ஒரு bypass ல அழகா போயிட்டு இருக்கு அப்படியே cam மேல போயி டப்புன்னு படம் முடிஞ்சிரும் உயிரில்லாத பொருளுக்கும் உயிர் இருக்கு அதை மதிங்க அப்படின்னு சொல்ற மாதிரி முடிச்சிற வேண்டியதுதான்

super ஆ இருக்கு செமையா இருக்கு கேக்கும் போதே அவ்வளவு ஒரு happy ஆ இருக்கு இந்த movie பத்தி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 கண்டிப்பா நானும் try பண்றேன் இந்த மாதிரில்லாம் எப்படி வந்து videos எடுத்து போடுறது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன அந்த stories இதெல்லாம் வந்து நல்லா notice பண்ணி உன்ட்ட iphone இருக்கா iphone இருக்கா headphone இருக்கே

iphone என்ட இல்ல என்னோட தம்பிதான் வச்சிருக்காங்க ஹம் உங்க தம்பி இல்லைன்னா எந்த எந்~ phone லே இப்ப movie பண்றாங்க தெரியுமா ஆஹ் அது தம்பிகூட அதைப் பத்தி பேசினாங்க நான் fulfill ஆ அத நான் கேக்கலை சொல்லுங்க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 மராத்தி director okay வா cast எல்லாமே மராத்தி அந்த language பேசுறவங்க ஆனா படம் எடுத்தது பாண்டிச்சேரியில அந்த படம் அஹ் யூடுயூப்ல available ஆ இருக்கு நீ free ஆ இருக்கும்போது போய் பாரு full and full phone ல எடுத்து நீ நம்ப மாட்ட இது pho~ வாய்ப்பே இல்லடாங்குவ நீ

விண்ணைத் தாண்டி வருவாயானு ஒரு movieokay வா அதுல வந்து நான் சொன்னேன்ல கௌதம் மேனன் director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

கேக்குதா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 கேக்குதா hello கேக்குது சையத் சொல்லுங்க sorry இந்த அம்மா கொஞ்சம் அம்மா கூப்பிட்டாங்க அதனாலதான் வந்து என்னன்னு கேட்டேன் அவங்ககிட்ட சொல்லுங்க சையத் ஹம் okay okay okay okay அந்த மாதிரிதான் அந்த movie அ நீ போய் பாரு விண்ணைத் தாண்டி வருவாயா கண்டிப்பா பார்க்கிறேன் அதுல ஒரு சில scene வந்து phone ல தான் எடுத்துருக்காங்க iphone எடுத்துருக்காங்க ஆனா அது யாருக்கும் தெரியாது படம் பாக்கும்போது தெரியாது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

இல்ல இல்ல அந்த movie எடுத்த director உ இப்ப விடுதலைன்னு சொல்லி ஒரு movie பண்ணிட்டு இருக்காரு அது விடுதலை release ஆயிடுச்சா இல்லை இன்னும் ஆகலையா இல்ல இல்ல அதுல வந்து விஜய் சேதுபதியும் அஹ் comedy actor சூரி அவங்களும் நடிக்கிறாங்க

இதுல மலையில நடக்~ மலையில ஒரு சின்~ sequence இருக்கு போல என் friend அ ஒரு assistant director ஆ இருக்காரு

கிறிஸ்டோபர் ஹம் தெரியும் குஸ்டோம் இல்ல கிறிஸ்~ கிறிஸ்டோபர் நோலன் நீங்க பேசுறது விட்டுவிட்டு கேக்குது சையத் அஹ்

ஆமா so அதே மாதிரி நீ யூடுயூப் start பண்ணப் போற இந்த cam என்கிட்ட இல்லையே இல்ல இது இல்லையேன்னு எல்லாம் யோசிக்காம உன் கையில உன் போன் இருக்கு இப்ப நிறைய editing app லாம் phone லயே வந்துருச்சு ஆஹ் editing app வந்து நிறைய இருக்கு அதுல எந்த app அ நான் வந்து choose பண்ணட்டும் எது நல்லா இருக்கும் அப்படீன்னு சொல்றீங்களா VN அப்படீன்ற ஒரு app புரியல என் காதுல விழுகல Vfor விமல் Mfor மாலான்னு வச்சுக்கோ

ஆஹ் மாலா தப்பா சொல்லிட்டேன் VN VNapp ஆ

அது full and full வந்து எல்லாமே editings க்கு மட்டும் use பண்றதா

cinematic ஆ இருக்கும்ல editing ல

ஆமா ஆமா என்னோட என்னோட குட்டி குட்டி vlogs லாம் நான் அதுலதான் edit பண்ணி போடுவேன் என்னோட இன்ஸ்டால ஓ okay okay நல்லா இருக்கும் அது நீ try பண்ணு ல வந்து இப்ப உனக்கு யூடுயூப்லயே non copyrights தர்றானுங்க யாரு அந்த நீ up~ யூடுயூப்காரங்க நிறைய இருக்கு அதுல upload பண்ணி இருக்காங்க அந்த நீ பண்ணீன்னா உனக்கு வந்து எதும் issue வராது சில நீ upload பண்ணீங்கன்னா அவங்களுக்கு pay பண்ணணும் நீ ஓ ஆமா ஒரு சில இது அந்த இன்ஷாட்ல நா பண்ணும் போது கூட பார்த்தேன் இது வேணும்னா உங்களுக்கு pay பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்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

அந்த மாதிரி அஹ் சில வசதிகள்லாம் இருக்கு அத நம்ம அது வந்து useful ஆ வச்சுக்கலாம் நிறைய இருக்கு உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அத பண்ணு

இல்ல இப்ப நம்ம போயிட்டோம் sorry இப்ப shoot அப்படின்னு நம்ம போயிட்டோம் குட்டி குட்டியா அப்படின்னா நிறைய time spend பண்ற மாதிரி இருக்கும் அதுக்குன்ட்டு work ல concentrate பண்ண முடியாது இப்ப எனக்கு நான் சண்டே மட்டும் free அப்படின்னா சண்டே vlog மட்டும் போடலாம் அந்த மாதிரி வந்து யோசிச்சேன் நீங்க சொல்றது பார்த்தா fulfil ஆ நான் இப்ப இதுக்குள்ளயே வந்துட்டேன் அப்படினா okay வா இருக்குமா என்னோட எப்படி இருக்கும் எனக்கு income அது வந்து set ஆகுமா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 அதிகமா நீ உழைச்ச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

நூறு சதவீதம் யாராலையும் எதுலயும் உழைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் எப்படி நீங்க கேக்குறீங்கன்னு தெரியல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 okay வா நூறு சதவீதம் நான் எதுக்கு ஒரு example க்கு நான் சொன்னேன்னா நான் காணாம போயிட்டேன் அந்த work பண்ணும் போது என்னோட focus நான் full ஆ அதுலதான் இருந்தேன்

அப்படின்னு நீ எந்த work அ நீ பாக்~ பண்றியோ அது hit அடிச்சிரும் கண்டிப்பா